இந்த டியூட்டோரியல் லில் யூசர் எப்படி அவரது பாஸ்வேர்ட் ஐ மாற்றலாம் என காண்போம்
பாஸ்வேர்ட் ஐ மாற்ற விரும்பும் யூசர் க்கு அந்த ஆப்ஷன் ஐ எப்படி தருவது
இதற்கு அதிக நேரம் தேவைப்படாது
3 பகுதிகளில் முடித்துவிடலாம்
யூசர் க்கு ஒரு பார்ம் ஐ தரலாம்
யூசர் தன் பழைய பாஸ்வேர்ட் ஐயும் அவரது புதிய பாஸ்வேர்ட் ஐ இரு முறையும் உள்ளிட வேண்டும்
அந்த பழைய பாஸ்வேர்ட் அதாவது டேட்டாபேஸ் இல் இருப்பதை சோதிப்போம்
அவை என்கிரிப்ட் ஆகியுள்ளது நினைவில் இருக்கிறதா
பிழை ஏதுமில்லை என உறுதி செய்ய இரண்டு புதிய பாஸ்வேர்ட் களையும் ஒப்பிட்டு ஒத்துப்போவதை சோதிக்கலாம்
அடுத்து புதிய எஸ்கியூஎல் கோடு களால் டேட்டாபேஸ் ஐ அப்டேட் செய்யலாம்
முதலில் செஷன் ஐ என் மெம்பர் பேஜ் இல் துவக்குகிறேன்
session start இங்கே உள்ளது
அதை பக்கத்தின் உச்சிக்கு கோப்பி பாஸ்டே செய்கிறேன்
ஆக நம் செஷன் துவங்கிவிட்டது யூசர் என்னும் வேரியபிள் ஐ நாம் பயன்படுத்த வேண்டும்
அது இங்கே செட் செய்த செஷன் க்கு சமம்
முதலில் யூசர்
லாக் இன் செய்திருப்பதை உறுதிசெய்யலாம்
இதுதான் நான் சொன்ன கோடு
அதன் பின் பாஸ்வேர்ட் ஐ மாற்றலாம் அல்லது மாற்ற அவர்களை அனுமதிக்கலாம்
இந்த யூசர் வேரியபிள் ஐ நம் செஷன் நேம் ஆக இங்கே அமைக்கிறேன்
சரி இப்போது சொல்வது யூசர் இருந்தால் பாஸ்வேர்ட் ஐ மாற்ற அனுமதிக்கலாம்
இல்லையானால் பேஜ் ஐ நீக்கலாம் மற்றும் சொல்வது யூ மஸ்ட் பே லாக்ட் இன் டோ சாங்கே யூர் பாஸ்வேர்ட்
யூசர் லாக் இன் க்கான ப்ளாக் இதுவே
யூசர் லாக் இன் செய்ததாக கொண்டு தொடரலாம்
லோகின் ஐ உறுதி செய்த பின் அவர்கள் நிரப்ப ஒரு பார்ம் ஐ கொடுக்கலாம்
நம் கோடு ஐ இங்கே எச்சோ ஆட் செய்கிறேன்
இதுவே நம் பார்ம்
அது தானாக சப்மிட் செய்து கொள்ளும் பார்ம்
ஆகவே சாங்கே பாஸ்வேர்ட் டாட் பிஎச்பி க்கு தானாக செல்லும்

பார்ம் இங்கே முடிகிறது
அது நாம் ஏற்கெனெவே இருக்கிற பக்கம்
ஆகவே விவரங்களை ஆராய ஒரு சோதனை தேவை
பார்ம் இன் மெத்தோட் போஸ்ட்
ஏனெனில் எந்த பாஸ்வேர்ட் தகவலும் யுஆர்எல் க்கு போகக்கூடாது அடுத்து சில இன்புட் பாக்ஸ் களை உருவாக்கலாம்
முதலில் ஒல்ட் password அது பாஸ்வேர்ட் டைப் இல்லை
ஆகவே என்ட்ரி மறைக்கப்படாது
ஆகவே இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஆகும்
மேலும் நேம் ஒல்ட்பாஸ்வேர்ட்
ஒரு பாராகிராப் பிரேக் இடலாம்
அடுத்து நியூ password இன்புட் டைப் பாஸ்வேர்ட் ஆக இருக்கட்டும்
ஆகவே அது அனைவரிடமிருந்தும் மறைக்கப்படும்
நேம் நியூ பாஸ்வேர்ட்
இங்கே ஒரு லைன் பிரேக் இடலாம்
இப்போது இந்த வாக்கியத்தை கோப்பி பாஸ்டே செய்து சில மாறுதல்கள் மட்டும் செய்யலாம்
இங்கே லேபல் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட் மற்றும் நேம் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட் அதன் பின் ஒரு பாராகிராப் பிரேக்
கடைசியாக சப்மிட் பட்டன் தேவை
நேம் சப்மிட்
அது அழுத்தப்பட்டதா என சோதிப்போம்
ஆம் எனில் அதன் வால்யூ சாங்கே பாஸ்வேர்ட்
சரி நம் பக்கத்துக்குப்போகலாம்
பாஸ்வேர்ட் ஐ மாற்ற மெம்பர்ஸ் பேஜ் இல் ஒரு லிங்க் ஐ இடுகிறேன்
இப்போதைக்கு விவரங்களுடன் லோகின் செய்கிறேன்
இப்போதைய பாஸ்வேர்ட் ஏபிசி மற்றும் யூசர்நேம் அலெக்ஸ்
லோகின் மீது சொடுக்கலாம்
அது வெல்கம் அலெக்ஸ் என்கிறது
இங்கே மெம்பர் பேஜ் இருக்கிறது
செஷன் அமைக்கப்பட்டுவிட்டது
லாக் ஆட் செய்ய வேண்டுமானால் லாக் ஆட் செய்யலாம்
ஆனால் நமக்கு பாஸ்வேர்ட் ஐ மாற்ற இன்னொரு ஆப்ஷன் தேவை
ஆகவே நம் மெம்பர் டாட் பிஎச்பி பேஜ் க்குப்போய் இன்னொரு லிங்க் ஐ உருவாக்குவேன்
அது சாங்கே பாஸ்வேர்ட்
இது இணைப்பது சாங்கே பாஸ்வேர்ட் டாட் பிஎச்பி க்கு
ஆகவே ரிஃப்ரெஷ் செய்ய இன்னொரு ஆப்ஷன் தெரிகிறது
இங்கே சொடுக்க முன்னே உருவாக்கிய பார்ம் கிடைக்கிறது
என் பழைய பாஸ்வேர்ட் ஐ இங்கே டைப் செய்கிறேன்
பின் புதிய பாஸ்வேர்ட் களை இங்கே இடுகிறேன்
சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்க ஒன்றுமே நடக்கவில்லை
ஆகவே இது சப்மிட் ஆயிற்றா இல்லையா என சோதிக்க வேண்டும்
இந்த கூடுதல் வரியை நீக்கலாம்
உருவாக்க வேண்டியது ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
ஐஎஃப் போஸ்ட் சப்மிட் அதன் பொருள் யூசர் இந்த சப்மிட் பட்டன் ஐ அழுத்தினாரா
நேம் சப்மிட் ஆகவே சப்மிட் இங்கே எழுதப்பட்டுள்ளது
யூசர் சப்மிட் செய்திருந்தால் நாம் பாஸ்வேர்ட் ஐ இங்கே மாற்றுவோம்
இல்லையானால் யூசர் சப்மிட் செய்யவில்லை ஆகவே இந்த கோடு ஐ எச்சோ ஆட் செய்வோம்
யூசர் ஏற்கெனெவே சப்மிட் செய்யவில்லையானால் இந்த பார்ம் சப்மிட் செய்வதற்காக அவருக்குத்தரப்படும்
சோதிக்கலாம்
வேலை செய்கிறதா என பார்க்க டெஸ்ட் என எச்சோ ஆட் செய்யலாம்
மீண்டும் நிரப்பலாம்
உண்மையில் நிரப்பக் கூட வேண்டாம்
சப்மிட் பட்டன் ஐ சொடுக்கினால் போதும்
டெஸ்ட் என கிடைக்கும் எச்சோ
சப்மிட் ஆனதை சொல்லுகிறது
பாஸ்வேர்ட் மாற்றத்தை ஆரம்பிக்கலாம்
இதை நீக்கலாம்
மேலும் இங்கே சொல்வது செக் பீல்ட்ஸ்
சில வேரியபிள் களை அமைக்க வேண்டும்
நம் ஒல்ட் பாஸ்வேர்ட்
அது போஸ்ட் வேரியபிள் நேம் ஒல்ட் பாஸ்வேர்ட் க்கு சமம்
அந்த பெயரை கீழே இங்கே பார்ம் இல் கொடுத்து இருக்கிறோம்
மேலும் நாம் சப்மிட் செய்யும் ஒவ்வொரு வால்யூ க்கும் அதை திருப்பி இடுகிறேன்
அடுத்து நியூ பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட்
நாம் இதை மாற்றினால் போதும்
இவை வேலை செய்வதை உறுதி செய்ய
மற்றும் இதை எப்போதும் செய்யுங்கள் என பரிந்துரைக்கிறேன்
எச்சோ ஆட் ஒல்ட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் மற்றும்repeat நியூ பாஸ்வேர்ட்
பார்ம் இருப்பதை சோதித்து பார்ம் சப்மிட் ஆனதையும் சோதித்து நம் variableகளை பெற்று போஸ்ட் வேரியபிள் களை வேரியபிள் நேம் ஆக்குவோம்
பாக்ஸ் இல் டைப் செய்ததை எச்சோ ஆட் செய்து எல்லாம் வேலை செய்கிறதா எனப்பார்க்கலாம்
என் பழைய பாஸ்வேர்ட் ஏபிசி மற்றும் புதிய பாஸ்வேர்ட் 123
சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்கினால் கிடைப்பது ஏபிசி 123 மற்றும் 123
ஆகவே பார்ம் தகவல் சப்மிட் ஆகிவிட்டது
எழுத்துப் பிழைகள் ஏதுமில்லை
தைரியமாக யூசர் க்கு புதிய பாஸ்வேர்ட் அமைக்கும் வசதியை தரலாம்
இந்த டியூட்டோரியல் ஐ இப்போது நிறுத்துகிறேன்
அடுத்த பகுதியில் பழைய பாஸ்வேர்ட் ஐ டேட்டாபேஸ் இல் உள்ளதுடன் ஒப்பிடுவதையும் புதியதுடன் மீண்டும் உள்ளிட்ட பாஸ்வேர்ட் ஒத்து போவதை சோதிப்பதும் பின் யூசர்ஸ் பாஸ்வேர்ட் ஐ மாற்றுவதையும் பார்க்கலாம்
தமிழாக்கம் கடலுர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா